தலை முடியெல்லா எப்படி ட்ரைனிங் பண்றது முடியெ கட்டிக்முடியுறது பொம்பளைங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டிருக்காங்க.

இது ஸ்டேடியம் இருக்குது ஸ்டேடியத்தில ஆளுங்கெல்லா பாத்துட்டுருக்காங்க.

பில்டிங் நிறைய இருக்குது மஞ்சள் கலர் பில்டிங் பச்ச கலர் தண்ணியா இருக்குது சுத்தி பாறைகளா இருக்குது மண்ணு மண்ணு கரையா இருக்குது.

அந்த காலத்து பெருசா நீலாம போட்டு இருக்காங்க அழகா போட்டு இருக்காங்க.

அடுத்தது அதுல ஒரு சின்ன பாட்டில்ல வெச்சிருக்கு ஒரு போன்பே ஸ்கேனர் இருக்குது அது செங்கல்லால கட்டடம் மாதிரி இருக்குது ஒரு ஃபேன் ஓடுது அதுல ஒரு சாமி வச்சிருக்காங்க.

பெரிய பில்டிங் கண்ணாடி ஜன்னல் எல்லாம் இருக்குது ஜன்னல் பெருசு பெருசா இருக்குது.

இது ஒரு ரூமு இந்த ரூமுக்குள்ள கதவு திறந்து கடக்கு.

வெளில ஒரு ஆர்ச் இருக்குது. ரெண்டாயிறத்தி பத்தொம்போது ஹிந்தில எழுதி இருக்குது.

ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அக்கா பெட்டியோட மாறி இருக்கு அதுல அந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்ககுது. ஒரு ஆள் நடக்குறாங்க.

இது ஒரு கார் சரியாக கூடிய இடம் கார் சரியாக்குற எடத்துல ஜாக்கியெல்லா இருக்குது ஒரு ஜாக்கி வச்சி உயர்த்தி வச்சிருக்கு சொவப்பு கலர்ல இருக்கு மூணு தூண் இருக்கு சிவப்பு கலர்ல .

டிரஸ் எல்லா இருக்குது வேல்யூ வேல்யூ வெரைட்டின்னு சொல்லி எழுதிருக்கு வி டு னு இருக்கு கேரியர் பவர்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்கு எஸ்_எஸ்_சி னு மென்ஸ் இதுன்னு போட்டு இருக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க பொம்பளையு இருக்காங்க.

இது ஒரு ஐஸ்கிரீம் பார் சென்டர் .

ஒரு மேசை இருக்குது மரத்தினால் மேசை அது மேல டைல்ஸ் போட்ருக்குது அந்த நாளு சேர் இருக்குது மரத்தினால் பார்டர் பார்டரா கோடுகள் வெச்சிருக்குது கண்ணாடி கிளாஸ் போட்டு கண்ணாடி சென்ரோவல இருக்குது ஐஸ்கிரீம் போட்டோ வெச்சிருக்குது.

மேல ஷவர்ல தண்ணி வர மாறி மேல இருந்து அருவி போல தண்ணி போ நீச்சல் அடிக்குது தண்ணி ஒயிட் கலர்ல அடிக்குது அதுல ஒரு மரம் இருக்குது அறைக்குள்ள.